hello hello அஹ் என்னக்கா நான் இப்ப call பண்ணிருந்தேன் busy ஆ இருந்தது போல ஆமா தம்பியை school ல இருந்து கூப்பிட போயிருந்தேன் அதான் busy ஆ இருந்தேன்

அதான் சரி என்ன எப்படி போனாப்புல என்ன எப்படி set ஆயிடுச்சா என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன்

அதான் இப்போ call பண்ணேன் நீ busy ஆ இருந்த போல சரி சரி ஆமா school ல இருந்து வந்த உடனே அவனுக்கு ஏதாவது snacks கொடுக்கணும் coffee தரணும் full day வைக்கலையா half day தான் வச்சிருந்தாங்களோ ஓ

school எல்லாம் half day தான் வைப்பாங்க starting ல போனா bore அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதான் கேட்டேன் ஆமா இப்ப தம்பியோட பக்கத்து school எல்லாம் half day தான் இவனுக்கு என்னமோ full day வச்சுட்டாங்க என்னன்னு தெரியல சரி ஆனா உனக்கு நல்லதா தானே இருந்துருக்கும் ஆமா நல்லதுதான் இத்தனை நாள் leave க்கு வீட்டுல இருந்துட்டு full day வச்சது கொஞ்சம் நல்லாதான் இருந்தது ஆமா எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் ரொம்ப leave வேற extend ஆயிருச்சு ஆமா extend பண்ணிட்டே போனாங்களா ரொம்ப சேட்டை தாங்க முடியலை வீட்டுல வச்சிட்டு என்ன பண்ண அந்த பசங்களும் பாவம் என்ன பண்ணுவாங்க சொல்லு school போனா friends உ home work ன்னு busy ஆயிடுவாங்க அதனாலதான் அவங்க ரொம்ப சேட்டை எப்படி இன்னைக்கே home work லாம் குடுத்துட்டாங்களாமா எப்படி section ல எல்லாம் பிரிக்கிறது எல்லாம் முடிஞ்சுச்சா section மட்டும் பிரிச்சிகாங்க போல இன்னும் home work எல்லாம் தரலை இன்னைக்குதான் போயிருக்காங்க இப்போ third standard வேறயா pen ல எழுதனும் போல அதனால கொஞ்ச நாள் ஆகும் home work எல்லாம் தரதுக்கு ஏன்னா இவ்வளவு நாள் pencil எழுதிட்டு pen ல எழுதும் போது கொஞ்சம் சிரமமா இருக்கும் இல்ல

அதனால கொஞ்சம் ஒரு one week ஆகும் இல்லைன்னா இந்த மாசம் full ஆகும்னு நினைக்கிறேன் home work தரதுக்கு okay okay ஆமா pen வேறையா stationery ல அப்ப purchasing எல்லாம் முடிச்சு வச்சுட்டீங்களா அதெல்லாம் வாங்கியாச்சு ஏன்னா போன வருஷமும் தெரியும் third standard ல இருந்து pen உ தான் சொல்லிட்டு அதனால வாங்கி வச்சிருக்கு அவருக்கு வந்து costly பேனாதான் வேணுமாம் நான் அதெல்லாம் வாங்கித் தர மாட்டேன் பத்து ரூபாய் பேனாதான் வாங்கி தருவேன்னு வாங்கி வச்சிருக்கேன் ஓ okay okay

அஹ் இப்பதான் start பண்றாங்களா இனி எத்தன nip உடைய போகுதுன்னு தெரியல எத்தன பேனா காணாம போக போகுதுன்னு தெரியல கொஞ்சம் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் costly ஆ வாங்கி தரலாம் இப்ப வந்து கலாய்றாங்க

இப்ப தான பழகறாங்க எதுக்கு அதுல போய் waste பண்ணிட்டு உம் correct தான் அக்கா அப்புறம் எப்படி போன அது அதே section ன்னா friends எல்லாம் வந்திருக்காங்களே பழைய friends எல்லாம் ஆஹ் section வந்து ரெண்டு section இருந்தது english medium தானே படிக்கறான் AB இருந்தது second standard ல B section இருந்தான் இப்ப வந்து A section போயிட்டான் போல அதாவது இப்ப இங்க வந்து name order ல பிரிச்சிருந்தாங்க இதனால எல்லாமே அப்படியே எல்லா name ம் கலந்து போட்டாங்க

okay புது friends அப்போ இந்த வருஷம் ஆமா புது friends தான்

அப்பறம் எப்படி lunch hours அதேதானா ஏன்னா second standard வரையும் ஒரு மாதிரி timing இருக்கும் சில school ல இங்க எப்படி

ஆமா அவனா சாப்பிட மாட்டிக்கிறான்

சரி கொஞ்சம் நல்லதுதான் சாப்பாடு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டால் ஆஹ் எவ்வளவு சாப்பிடுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும் தனியா கொடுத்து அனுப்பிசிட்டா கீழே கொட்டிட்டு வந்திருங்க

அதனால நானும் போய் ஊட்டிட்டு வந்துடுறது okay okay அக்கா okay அக்கா ஹம் அப்புறம்

சொல்லு class போக ஆரம்பிச்சுட்டாரு பெரிய ஆள் ஆக ஆரம்பிச்சுட்டாரு ஆமா ஆமா இங்க bag எல்லாம் வேணும்ன்னு ஒரே அடம் போன வருஷம் வாங்கின bag அப்படியே இருக்கு கொஞ்சம் கூட அழுக்காகல அழுக்கு கூட துவைச்சுட்டன்னு வச்சுக்கோ கொஞ்சம் கூட damage எதுவும் ஆகல சரி எதுக்கு தேவையில்லாம மாத்திப்புட்டு சொல்லிட்டு துவைச்சு மட்டும் போட்டுட்டு அந்த தோள்பட்டையில மட்டும் கொஞ்சம் கிழிஞ்சு இருந்ததா அதை மட்டும் தைச்சுட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அஹ் வேணும்ன்னு அடம்பிடிச்சான் நான் இல்லை இதை வச்சு ஓட்டு கிழிஞ்ச பிறகு வாங்கித் தர்றேன்னு சொல்லியிருக்கேன் நம்ம காலத்துலதான் அது மாதிரி எல்லாம் நம்ம stich பண்ணிதான் போட்டு போனோம் இப்பெல்லாம் புதுசா போடும்போது பிற friends எல்லாம் அப்படி இருக்கும்போது இவங்களும் வேணும்ன்னுதானே சொல்றாங்க ஆமா இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் பாக்கணும்ல நல்லா இருக்கிற bag அ போய் தூக்கி போட்டா எப்படி சரி கிழிஞ்சி use பண்ண முடியாம இருந்தா சரிங்களா நல்லா இருக்க bag அ ஏன் தூக்கி போடணும்னா அது நமக்கு மனசு வராது இல்ல correct தான் correct தான் என்ன பண்ண இந்த பசங்களை வச்சுக்கிட்டு முடியலயே ஆமா ஏற்கனவே pencil வாங்குனா ஒரு box pencil உ rubber ஒரு box உ daily ஒண்ணு ஒண்ணு second standard எல்லாம் daily ஒண்ணு ஒண்ணு தொலைச்சிட்டு வந்துடுவான்

ஒண்ணு கூட இல்லை நானு மதியம் போகும்போது ஒண்ணு கொடுத்துட்டு வருவேன் ஒரு set உ

ஏதாவது ஒண்ணு daily தொலைச்சிட்டுதான் வருவான் காலையில ஒரு trip மதியம் ஒரு trip வச்சு வச்சு அனுப்பணும் இன்னைக்கு கிளம்புனது எல்லாம் நல்லா கிளம்பிட்டாரா இல்லை இவ்வளவு நாளா பாவம் jolly யா இருந்துட்டாங்க அந்த timing உ தூங்குறது எல்லாம் இன்னைக்கு எப்படி இருந்தது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இப்போ நேத்து கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிட்டேன்னா அதனால காலையில எழுந்திருக்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா கொஞ்சம் half day வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஏக்கம் இருந்தது போல பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கும் half day வா இவனுக்கு full day வைக்கவும் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் போல அவ்வளவுதான் வேற ஒண்ணும் தெரியலே நல்லா எப்பவும் போலதான் போயிட்டு வந்தான் இந்த majority வந்து இந்த school ல இன்னைக்கு half day தான் வச்சிருக்காங்க தெரியலே தம்பிக்கு full day வச்சுட்டாங்க போல

ஆமா இந்த தடவை அவங்களும் late ஆ தான் open பண்ணியிருக்காங்க என்ன பண்றது ஆஹ் அதெல்லாம் manage பண்ணணும் இல்ல அந்த time எல்லாம் எப்படியும் ஒரு ten days கிட்ட leave extra leave extend ஆயிருச்சு இன்னும் அதெல்லாம் manage பண்றதுன்னு saturday வைப்பாங்க

ஆமா ஆமா அது மாதிரி uniform மாத்திருக்காங்க இந்த தடவை தம்பிக்கு